பெர்ல் மீதான கண்ணோட்டம் மற்றும் பெர்ல் ஐ நிறுவுதல் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கப்போவது உபுண்டு லினக்ஸ் மற்றும் விண்டோஸ் இயங்குதளத்தில் பெர்ல் க்கான நிறுவுதல் படிகளுடன் பெர்ல் மீதான கண்ணோட்டம் இந்த டுடோரியலுக்காக இணைய இணைப்பு வைத்திருக்க வேண்டும்
உபுண்டு லினக்ஸ் மற்றும் விண்டோஸ் இயங்குதளம் வைத்திருக்க வேண்டும்
செயல் விளக்கத்திற்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 மற்றும் விண்டோஸ 7 இயங்குதளம்
உபுண்டு லினக்ஸில் நிறுவுவதற்கு உங்கள் கணினியில் சினேப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ நிறுவியிருத்தல் வேண்டும்
நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உரிமைகளை வைத்திருக்க வேண்டும்
உபுண்டு வில் டெர்மினல் மற்றும் சினேப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ பயன்படுத்துவது குறித்த அறிவும் இருக்க வேண்டும்
இல்லையெனில் ஸ்போகன் டுடோரியல் வலைத்தளத்தில் கிடைக்கும் லினக்ஸ் டுடோரியல்களைக் காணவும்
பெர்ல் க்கான ஒரு கண்ணோட்டத்தைக் காண்போம்
பிராக்டிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆண்ட் ரிப்போர்ட்டிங் லாங்குவேஜ் என்பதன் சுருக்கமே பெர்ல் இது ஒரு பொது பயன்பாட்டு கணினி மொழி
இது ஆரம்பத்தில் உரையைக் கையாளுவதற்காக உருவாக்கப்பட்டது
இப்போது இது வெப் டெவலப்மெண்ட் நெட்வொர்க் புரோகிராமிங் குயி டெவலப்மெண்ட் பொன்றவற்றிற்காகவும் பயன்படுகிறது இது புரிந்துகொள்ள வெகுஎளிதும் சுலபமானதும்
சி அல்லது ஜாவா ல் உள்ளதுபோல சிக்கலான டேட்டா structureகள் இதில் இல்லை இது பேட்டர்ன் மேட்சிங் க்கு பிரபலமானது
மேலும் மிக முக்கியமாக பெர்ல் ஒரு திறந்த மூல மென்பொருள்
பெர்ல் உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்குதளத்தில் முன்னிருப்பாக வருகிறது
எனவே நிறுவ பின்பற்ற வேண்டிய செயல்முறை ஏதும் இல்லை உபுண்டு 1204
ல் நிறுவப்பட்டுள்ள பெர்ல் ன் பதிப்பை காண்போம் விசைப்பலகையில் ctrl alt ட் ஐ ஒருசேர அழுத்தி டெர்மினலைத் திறக்கவும்
பின் டைப் செய்க பெர்ல் ஹைபன் வி எண்டரை அழுத்துக இங்கே டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீட்டை பெறுவீர்கள்
இந்த வெளியீடு நிறுவப்பட்டுள்ள பெர்ல் ன் நடப்பு பதிப்பைக் காட்டுகிறது என் கணினியில் இது பெர்ல் 5142 உபுண்டு 1204 ல் கிடைக்கும் முன்னிருப்பு பெர்ல் packageகளை ஐ காண்போம் லான்ச்சர் பார் க்கு சென்று டாஷ் ஹோம் ல் சொடுக்குக சியர்ச் barல் டைப் செய்க சினாப்டிக்
சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐகன் தோன்றும்
அதன் மீது சொடுக்குக
அங்கீகாரத்திற்காக உங்கள் அட்மின் பாஸ்வேர்ட் கேட்கப்படும்
உங்கள் அட்மின் பாஸ்வேர்ட் ஐ கொடுத்து ஆதென்டிகேட் ல் சொடுக்குக உடனடியாக சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர்
பேக்கேஜ் பட்டியலை லோட் செய்யும்
உங்கள் இணைய இணைப்பு மற்றும் கணினியின் வேகத்தைப் பொருத்து இது சிறிது நேரம் எடுக்கலாம்
லோட் ஆன பிறகு குயிக் பில்ட்டர் ல் டைப் செய்க பெர்ல்
packageகளின் ஒரு பட்டியலை காணலாம்
இது ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது என்பதை பெர்ல் பேக்கேஜ் க்கு முன்னால் உள்ள பச்சை நிற பெட்டி காட்டுகிறது
அதேசமயம் நட்சத்திற குறி உள்ள பெட்டிகள் உங்களுக்கு இந்த packageகளும் தேவைப்படலாம் என காட்டுகின்றன
இவை ஒரு ஆவணத்தை உருவாக்க அல்லது ஒரு பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ திருத்தவும் உதவும்
பெர்ல் ன் எதிர்கால பயனுக்கேற்ப விடுபட்ட packageகளை நிறுவவும் இப்போது விண்டோஸ் இயங்குதளத்தில் PERLஐ நிறுவுவதற்கான படிகளை காண்போம் பெர்ல் டுடோரியல்களை பதிவுசெய்த நேரத்தில் பதிப்பு 5142 விண்டோஸில் கிடைத்தது இப்போது புதிய பெர்ல் பதிப்பு கிடைக்கிறது
பெர்ல் ன் புதிய பதிப்பு 5163 ஐ பயன்படுத்தி நிறுவுதலை செய்துகாட்டுகிறேன் டுடோரியல்களில் காட்டப்பட்ட அனைத்து பெர்ல் commandகளும் புதிய பதிப்பிலும் சரியாக வேலை செய்யும்
விண்டோஸ் இயங்குதளத்தில் ப்ரவ்சர் ஐ திறக்கவும் காட்டப்படும் யுஆர்எல் ஐ அட்ரெஸ் பார் ல் டைப் செய்க
பெர்ல் ன் தரவிறக்க பக்கத்திற்கு செல்வீர்கள் உங்கள் கணினி தேவைக்கேற்க தரவிறக்க பதிப்பை தேர்ந்தெடுக்கவும் என் கணினிக்கு பெர்ல் ன் 32 பிட் பதிப்பு தேவை பெர்ல் எம்எஸ்இ பைல் ஐ உங்கள் கணினியில் எங்கேனும் சேமிக்கவும்
இதை நான் ஏற்கனவே என் கணினியில் சேமித்துள்ளேன்
பெர்ல் எம்எஸ்இ பைல் ஐ நீங்கள் தரவிறக்கியுள்ள போல்டர் ஐ திறந்து அதன் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்குக
பின் pop உப் விண்டோவில் ரன் ஐ சொடுக்குக
செட்டப் விசார்ட் விண்டோவில் நெக்ஸ்ட் ஐ சொடுக்குக
கேட்கப்படும் லைசென்ஸ் அக்ரிமெண்ட் ஐ ஏற்று நெக்ஸ்ட் ல் சொடுக்குக
இப்போது கஸ்டம் செட்டப் விண்டோ தோன்றும்
இந்த விண்டோ நிறுவப்படும் அனைத்து பெர்ல் சிறப்பம்சங்களையும் பட்டியலிடுகிறது
அவை பெர்ல் பிபிஎம் யூட்டில்டி இது விண்டோஸில் பெர்ல் Moduleகளை தரவிறக்கி நிறுவப் பயன்படுகிறது டாக்குமென்டேஷன் இது பெர்ல் Moduleகளுக்கு ஆவணங்களைத் தருகிறது எக்ஸாம்பிள்ஸ் பெர்ல் க்கான உதாரணங்கள் இந்த முன்னிருப்பு சிறப்பம்சங்களை வைத்துக்கொண்டு நெக்ஸ்ட் ல் சொடுக்குக
என்வைரன்மென்டல் வேரியபிள் மற்றும் பைல் எக்ஸ்டென்ஷன் ஐ அமைப்பதற்கான ஒரு போப்பப் விண்டோ தோன்றும்
இங்கே காட்டப்படுவது போல அவை குறியிடப்பட்டே இருக்கட்டும்
நெக்ஸ்ட் ல் சொடுக்கி பின் இன்ஸ்டால் ல் சொடுக்குக
இது பெர்ல் க்கான நிறுவுதலை ஆரம்பிக்கும் உங்கள் இணைய இணைப்பைப் பொருத்து இது சற்று நேரம் எடுக்கலாம்
முடிந்தவுடன் டிஸ்ப்ளே தே ரிலீஸ் நோட் ஐ குறிநீக்கிவிட்டு பினிஷ் ல் சொடுக்குகிறேன்
இது விண்டோஸில் பெர்ல் நிறுவலை முடிக்கிறது இப்போது நிறுவலை சரிபார்ப்போம்
ஸ்டார்ட் மேனு க்கு சென்று கமாண்ட் ப்ராம்ப்ட் ஐ திறக்க சிஎம்டி என டைப் செய்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ல் டைப் செய்க பெர்ல் ஸ்பேஸ் ஹைபன் வி எண்டரை அழுத்துக நிறுவப்பட்டுள்ள பெர்ல் ன் பதிப்பைக் காணலாம் அது பதிப்பைக் காட்டவில்லை எனில் மேற்சொன்ன நிறுவல் படிகளை மீண்டும் செய்க
இப்போது ஒரு எளிய ஹெல்லோ பெர்ல் ப்ரோகிராமை இயக்குவோம்
இந்த டுடோரியலுடன் ப்ளேயருக்கு கீழே கோடு பைல்ஸ் என்ற இணைப்பில் இந்த பைல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பைல் ஐ தரவிறக்கி பயன்படுத்தவும்
இந்த பைல் ஐ என் கணினியில் usersAmol டைரக்டரி ல் சேமித்துள்ளேன்
எனவே அங்கு செல்வோம்
பின் டைப் செய்க பெர்ல் sampleprogramபிஎல் எண்டரை அழுத்துக காட்டப்படுவது போல கமாண்ட் ப்ராம்ப்ட் ல் ஹெல்லோ பெர்ல் அச்சடிக்கப்படுகிறது
சுருங்கசொல்ல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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்